no problem அதுக்கு வந்து ஒரு முட்டை அந்த மாதிரி வச்சுக்கலாம்

நான் பிள்ளைங்களுக்கு அப்படித்தாம்ப்பா கொடுப்பேன். தக்காளி சாதம் mostly வச்சிட்டேன்னா வாரத்துக்கு மூணு நாள் முட்டை குடுத்துருவேன். இப்ப, மாலை போட்டிருந்தாங்களா அதனால முட்டை குடுக்கறதில்லை

ஆமா, அவிச்சு அவிச்சு daily ஒரு முட்டை குடுத்து விட்டுருவேன். நான், முட்டையை அவிச்சு சாப்பிட மாட்டேன். அதுக்கு பதிலா வந்துட்டு இந்த மாதிரி half boil நான் omelette அந்த மாதிரிதான் சாப்பிடுவேன் அவிச்ச முட்டைன்னா ஒரு மாதிரி இருக்குமா, பச்சையா சாப்பிடுற மாதிரி இருக்கு

அவிச்ச முட்டை நல்லதுப்பா உடம்புக்கு

அக்கா அவிச்ச முட்டையில வேற மாதிரி எது எது மாதிரி சாப்பிடக் கூடாது. சும்மா வெறும் அவிச்ச முட்டை அப்படிதான் சாப்பிடணும் அதான் நல்லதாக்கா? அவிச்ச முட்டையை எல்லாம் என்ன பண்ணலாம்ன்னா குழம்புல போட்டு சாப்பிடலாம். குழம்பு மாதிரி இருக்கும்.

உம் அதுக்கு வந்து ஒரு சில பேரு என்ன பண்ணுவாங்கன்னா, முட்டையை அப்படியே உடைச்சு ஊத்துவாங்க. ஒரு சில பேரு என்ன பண்ணுவாங்கன்னா, வேக வச்சு அதை இரண்டா cut பண்ணி அதை உள்ளே போடுவாங்க. அது நல்லா இருக்கும் ஹம் ரெண்டுமே நல்லது உடம்புக்கு முட்டை முட்டையை வந்து அவிச்சிட்டாதான் அதோட சத்து வந்து உடம்புக்கு அப்படியே கிடைக்கும் அப்படின்றதை சொல்றாங்க.

நமக்கு என்ன பண்றது taste பிடிக்க மாட்டேங்குதுல்ல taste க்குன்னு பார்த்தா, சொல்லுவாங்க taste க்கு சாப்பிடக் கூடாது, பசிக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க

ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா taste ஆ இருக்கு taste ஆ இருக்குன்னு அள்ளி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால், அதுல பார்த்தா என்ன healthy ஏ இருக்காது example க்கு ஒரு pizza, burger எடுத்துக்கிறோம். pizza வே எடுத்துக்கிறோன்னு வை. நல்லா சாப்பிடுறோம் அதுல என்ன நமக்கு சத்து கிடைக்குது சொல்லு எடுத்து போட்டிடுறோம். அது waste அதையும் என்ன பண்ணுவோம் ஒரு சில பேரு, என்ன பண்ணுவாங்க சாப்பிடுவாங்க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

அப்படின்றப்ப நம்ம உடம்புக்கு என்ன health ஓ அதை மட்டும்தான் சாப்பிட்டு போகணும், அதுதான்ப்பா நல்லது இப்ப ஆனா ஒரு சில இடத்துல வந்து இப்ப பழைய generation மாதிரி வந்திருச்சு healthy food அ சாப்பிடுறாங்க. ஆனா என்ன costly ஆ கிடைக்குது healthy food ன்னு சொல்றாங்க costly ஆ கிடைக்குது. அது வந்து, கிடைக்குதுன்னு சொல்றாங்க கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதுவும் packed item ஆ தான் வருது.

உம் அது எப்படி fresh ஆ இருக்கும் அப்படின்றதுதான் எனக்கு doubt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

இப்பல்லாம் fresh ஆ வேணும்னா நம்மளேதான் வீட்டுல வளர்த்துக்கிட்டு ஆமா அந்த மாடித்தோட்டம் வளர்க்கிறாங்க இல்லை அந்த மாதிரி நம்மளே வளர்த்து உம் நம்மளே use பண்ணிக்க வேண்டியதுதான். அதிலேயுமே என்ன ஆயிடுது, இப்ப நிறைய hybrid hybrid செடி நிறைய hybrid நிறைய வர ஆரம்பிச்சுடுச்சு. சீக்கிரமா காய் வைக்கிறது, சீக்கிரமா பூ வைக்கிறது அப்படின்ட்டு எல்லாரும் அந்த hybrid டே

ஹம் ஆமாக்கா சும்மாதான் இருக்கேன். கொஞ்ச தூரம் நடந்தாலே ஒரு மாதிரியா இருக்குக்கா.

கொஞ்ச தூரம் நடந்து போவேன். போயிட்டு வரும்போதே, கிறு கிறுன்னு இருக்கும். அதனால, என்ன பண்றேன் இப்ப காலையில எப்பவும் போறதில்லை. சாயந்திரம் மாத்திட்டேன் காலையில போனாதான், ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. ஆஹ் காலையில ஏன் ஒரு மாதிரி இருக்கு, உனக்கு என்ன pressure நீ சரியா இது பண்ண மாட்ட சாப்பிடமாட்டே போல உம் காலையில சாப்பிட்~ அப்ப சாப்பிட்டுருவேன் சில நாள் சாப்பிட்டுட்டு கூட போவேன். அப்பவும், திரும்பி வந்தா ஒரு மாதிரியாதான் இருக்கும் கிறு கிறுன்னு வர மாதிரி இருக்குமா, அதனால காலையில போறதை விட்டுட்டு, இப்ப சாயந்தரம் போக ஆரம்பிச்சிருக்கேன் அக்கா.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 ஆஹ் ஆமாம், இந்த வயசுலயே pressure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

உம் நீ இந்த சொல்றேல்ல தக்காளி சாதம்ன்னு சொல்ற, வெறும் தக்காளி சாதம் மட்டும்தான் கொணடு வந்திருப்பே. அதுக்கு ஒரு முட்டை நான் சொல்றது ஒரு example க்கு

ஒரு முட்டை வச்சு சாப்பிட்டேன்னா உடம்புக்கு சத்து

நிறைய snacks அதாவது என்னன்னா அந்த pocket items அந்த மாதிரி சாப்பிடாம, ஒரு பழம், ஒரு apple ஒரு orange அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணொண்ணு சாப்பிட்டேன்னா, உடம்புக்கு இன்னும் கொஞ்சம் நல்லதா இருக்கும். ஆஹ் apple அந்த மாதிரி சாப்பிட சொல்றீங்களா fruits ஆ இப்ப fruits சாப்பிட்டேன்னா சளி பிடிக்குதேக்கா அதை சாப்பிட்டாலும் வருது. என்ன பண்றதுன்னுதான் தெரியமாட்டேங்குது. அது வந்து என்ன பண்ணணும் fridge ல வைக்காம சாப்பிடு வாங்கி அப்படியே fresh ஆவே சாப்பிடு. அதுக்குதான முடியலை. ஏதாவது வாங்கித் தர்றதுக்கு, எப்படி சொல்றது நேரம் இருக்க மாட்டேங்குது அதுதான் அது, அது என்ன சொல்றது, அந்த twenty-four hours ல நம்ம twenty hours eighteen hours ஓடிக்கிட்டே இருக்கோம். அந்த eight hours தூங்கறோம். அந்த eight hours தூங்கறதில, தூங்கறதிலயுமே நல்லா நிம்மதியா தூங்கறோமான்றது கொஞ்சம் யோசனைதான். அதையும் விட்டா

mostly என்ன பண்றாங்க phone பாக்கறாங்க phone, phone

அதாலேயே உடம்பு கெட்டுப்போகுது. அதிலிருந்து வர்ற அந்த கதிர்வீச்சு ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால உடம்பு அதனால கெட்டுப்போகுது நிறைய பேருக்கு. குழந்தைங்கெல்லாம்

குழந்தைங்~ குழந்தைங்க மட்டும் இல்லக்கா எங்க அப்பா, அம்மாவே night phone பாத்துட்டு தான் அக்கா தூங்கறாங்க. ஆஹ் அது சொல்லு, இப்ப வந்து உலகம் அப்படி ஆயிப்போச்சு phone பாக்கறது இப்ப என்ன முதல் எந்த எங்க போனாலும் அந்த என்ன சொல்றது ஒரு கையில சும்மா போவோம். இப்ப என்ன சொல்றது ஒரு example க்கு இப்ப எங்கயாவது வெளியில போறோம்னு சொன்னா pocket ல க~ பணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு போறதை விட்டுட்டு இப்ப ஆஹ் mobile இருக்கா அப்படின்னு எடுத்து வைக்கிற காலம் ஆகிப்போச்சு.

phone லயே எல்லாத்தையும் pay பண்றது எல்லாமே phone ல வந்ததுனால phone னயே phone க்குள்ள பாத்துட்டிருக்கோம் அதுதான் சொல்றேன் phone அதிகமா பார்த்து, பார்த்து, என் தங்கச்சிக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி, ஆஹ் college ல படிச்சுட்டிருந்தா. அதாவது phone அப்போதான் first, first use பண்றா smart phone ஐ smart phone வாங்கி கொடுத்திருந்தோம் நாங்க. use பண்ணிட்டுதான் இருந்தா. நல்லா, என்ன சொல்றது? hostel ல இருந்தாளா hostel ல எப்ப பாத்தாலும் phone பாக்கறது அப்புறம் எப்ப பாத்தாலும் phone பேசுறது.

எதையாவது search பண்ணுங்க. அதைப்பாருங்க, இதைப்பாருங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அப்படின்னு சொல்றது அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, க~ கண்ணுல பார்த்தா, கண்ணு full ஆ என்ன சொல்றது பொக்கள பொக்களமா, பொக்கள பொக்களமா வெடிச்சு வந்துருச்சு.

அந்த அளவுக்கா phone பாத்தாங்க ரொம்ப phone அது என்ன சொல்றது அதோட radiation அதாவது என்ன நாங்க என்ன பண்ணியிருக்கோம்ன்னா

அதுல உள்ள radiation வந்து அதிகமா வெளிய வந்துருக்கு. ஓ, அந்த மாதிரி நம்ம phone லயும் பார்த்து தான் வாங்கணும் heat radiation இல்லாத எவ்வளவு காசு போட்டு வாங்கினாலும் நம்ம உடம்புக்கு வராது. அது அப்படியே வெடிச்சிருச்சுப்பா அதை அப்படியே சொட்டு மருந்து ஊத்தினா, கேட்கவே இல்லைப்பா. அப்புறம் இந்த அரவிந்த் அய் கேர் அங்க வாசன் அய் கேர் இந்த மாதிரி கண் check up போய் பார்த்து operation பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க

இல்லை, இல்லை. அதுக்கப்புறம் வந்து, நான் mobile பார்க்கிறத குறைச்சுக்கிட்டா. வேற ஒண்ணுமே பண்ணலை mobile மட்டும் பார்க்க மாட்டா. mobile, TV இந்த ரெண்டுமே பார்க்காம அவ TV பார்ப்பான்னா TV அதிகமா பார்க்க மாட்டா. எப்பயாச்சும் ஒருக்கா பார்ப்பா அப்புறம் drops குடுத்தாங்க, வாசன் அய் கேர்லயோ எங்கேயோ போய்தான் காமிச்சாங்களே. அரவிந்த்லதான்

அது சரியாகறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சுக்கா

அப்ப, அந்த one year அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் எதுவுமே பார்க்க முடியாது. சரியா, செய்ய முடியாதுதானே? ஒரு எழுதுறது, எழுதுறது, எழுதுறது, எழுதுனா கூட, எழுத முடியாது. எழுத பாத்துட்டுதான், ஒரு one hour எழுதலாம். அதுக்கு மேல வந்து, ஒரு paper ரையே உத்து பாத்துட்டே எழுத முடியாது pain ஆயிரும் டக்குன்னு அந்த மாதிரி இருக்கும்

breakup பண்ணிட்டா college ஏ breakup பண்ணிட்டா அதனால. ஓ, ஒரு six month ல அப்ப discontinue பண்ணிட்டு, திரும்ப எப்ப join திரும்ப ஒரு one year வந்து work பண்ணா வெளியில, private ல work பண்ணிட்டு.

எது~ ஏன்னா, உடம்புக்கு சூழ்நிலை சரியில்லை. கண்ணு நமக்கு சரியா இருந்தாதானே, மத்த இடத்துல போய் work பண்ண முடியும். தெரியும், மத்தபடி அதாவது குறையவே இல்லை. கட்டி உள்ள கட்டி, கட்டி கட்டியா வந்துருச்சு கண்ணுல. ரொம்ப கஷ்டம்தானக்கா. திறந்தே பார்க்க முடியாது. எதையுமே பார்க்கவே முடியாது முடியலை. ரொம்ப அதாவது பார்ப்பா அது கண்ணு full ஆ நம்மளை மாதிரி normal லா பார்க்கமாட்டா. அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம், ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிச்சு. கரையவும் ஒரு six month எத்தன கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு four months தான் college போயிருப்பா ஒரு four month college போனதுலயே, இந்த அளவு வந்துருச்சு. சரி, போதும் வேணாம்னு college அ discontinue பண்ணி, அம்மா கூட்டிட்டு வந்துட்டாங்க. வீட்டுலதான் வச்சிருந்தாங்க. அப்புறம், ஒரு two, three months ல கொஞ்சம் ஓரளவு கு~ குறைஞ்சிருச்சு. உம் குறையவும் சரி, இப்ப வேலைக்கு போறேன், அப்படின்னு சொன்னா. அப்புறம், ஒரு six, seven month work பண்ணா work பண்ணதுக்கு அப்புறம்தான், திரும்ப next academic year வரவும் start பண்ணா college இது உடம்~ அந்த ஒரு mobile பார்க்கிறதா இருந்ததுனால எவ்வளவு உடம்புக்கு வந்து இது வருதுன்னு பாரு உடம்பு மட்டும் இல்ல நமக்கு பண்ற வேலை எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு அப்படி ஆயிடுச்சுல்ல.

ஏன்னா one year இப்ப breakup ஆயிருச்சு, இப்ப. இப்ப, ஒரு example க்கு சொல்றேன். ஒரு bank exam எழுதணும். ten plus, twelve, ten plus two plus three இருந்தா மட்டும்தான் எடுப்பாங்க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 ஆமா. ஆனா, இவளுக்கு வந்து one year break ஆயிருச்சு. அப்ப என்ன பண்ண முடியும்? எழுத முடியாது. அவளோட aim ஏ bank exam எழுதணும், bank ல work பண்ணணும் அப்படின்றதுதான்

ஆனா, இப்ப என்ன ஆயிருச்சு எதுவுமே இல்லாம normal லா, ஒரு இடத்துல ஒரு private ல போயிட்டு tailoring கத்துட்டு, work பண்ணிட்டு இருக்கா ஆஹ் அவங்க இப்ப எங்க இருக்காங்கக்கா? கொஞ்சம் பக்கத்துல distance அதிகம். கொஞ்சம், எங்க சொந்த ஊர்ல இருக்காங்க. நாங்க இப்ப இங்க இருக்கோம் ஆஹ் இப்ப அவங்களுக்கு normal ஆயிடுச்சுதானே

ஆமா ரொம்ப கஷ்டம் அப்பாடி ரொம்ப கஷ்டப்பட்டோம் எல்லாருமே. அவளால, எங்க போனாலுமே, என்ன பண்ணாலும், இப்ப normal லா இருக்கோம் ஒரு function ன்னு போறோம். ஏன் function ல photo எடுத்தா அவளோட கண்ணு மட்டும் அப்படியே different ஆ தெரியுது. feel பண்ணுவா அவ ஆளு அழகா இருப்பா super ஆ இருப்பா. அப்போ கண்ணு இந்த மாதிரி இருக்கும்போது, எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. சும்மா பாக்கறவங்க எல்லாருமே அதேதானே கேட்பாங்க. ஆமா, ஏன் இப்படி இருக்கீங்க ஏன் இப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்தாங்க. உம் உடனே அவ இல்லை, இந்த மாதிரி mobile பார்த்தேன்னு சொன்னதும், நிறைய பேர் சொன்னாங்க mobile பார்த்தாலே இந்த மாதிரிதான் வரும். ஐயோ advice பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது இன்னும் ஒரு மாதிரி

நம்ம உடம்பு அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்துனால, நம்ம எவ்வளவு தூரம் face பண்றோம் அப்படின்றது, அதுல நல்லா தெரிஞ்சுக்கிட்டா அவ

ரொம்ப careful ஆ இருக்கணும் அப்படிங்கறது அதெல்லாம் தெரிஞ்சுச்சு

சரிப்பா, நல்லா இருக்கியா நல்லா சாப்பிடு. உடம்பை பார்த்துக்கோ. சரியா நல்லா உடம்பை

healthy யானதை சாப்பிடு சரியா? அக்கா, சாப்பாடு இப்ப வந்துட்டு, காலையில வந்துட்டு இது, இந்த மாதிரி சாப்பாடு அரிசி சாப்பாடெல்லாம் சாப்பிடாம இந்த இது சாப்பிட சொல்லுவாங்க தெரியுமா அது என்னது? சிறுதானியமா அது மாதிரி சாப்பிட சொல்றாங்கள்ல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

family யா இந்த மாதிரி சாப்பாடு, இந்த மாதிரி இதுக்கு மாத்திட்டோம்னா, அது நல்லா இருக்கும் healthy ஆ இருக்கும். சிறுதானியம் வரகரிசி சாப்பாடு, சாமை, அந்த அரிசி சாப்பாடு சிவப்பு color ல ஒரு அரிசி இருக்கும். கம்பு இந்த மாதிரி ஒவ்வொரு அரிசியா, ஒரு நாளைக்கு ஒண்ணு எடுத்துக்கலாம். அதுவுமே வந்து என்னன்னா, இந்த sugar patient இந்த diet control பண்றவங்க, அவங்க எடுத்துக்கிட்டாலே போதும். நம்ம வந்து normal லா போனோம்னா, காலையில இட்லி, தோசை

rice ஏ எடுக்காம rice மத்தியானம் கொஞ்சுண்டு மட்டும் rice எடுத்துக்கணும் இங்க இங்க sugar இல்ல. ஆனா sugar, low sugar தான் இருக்கு. low sugar இருக்குன்னா, நம்ம எல்லாம் சப்பாத்தி சேர்க்கக் கூடாது

நம்ம என்ன பண்ணணும்ன்னா அதிகமா இது சாப்பிடணும் என்ன sugar அதிகமா அந்த மாதிரி fruits, fruits அதிகமா எடுத்துக்கணும் apple எடுத்துக்கிட்டா, நல்லா டக்குனு ஏதாவது increase ஆகும் low ன்னா, எங்க போனாலும், எங்கேயுமே தனியாவே போக முடியாதே

ஐயோ கஷ்டம் எங்க அம்மாவுக்கு இருந்துச்சுப்பா low pressure ரொம்ப அதாவது, என்ன சொல்றது ரொம்ப சாவோட எல்லைக்கே போயிட்டு வந்துட்டாங்க, எங்க அம்மா. ரொம்ப மயங்கி விழுந்து, ரொம்ப, ரொம்ப low ஆயிடுச்சு

அப்படின்னு சொல்லிட்டு low ல்லாம் இருக்கவே கூடாது. அப்புறம் ஒரு chocolate, sweet எங்க போனாலும், எங்க அம்மா ஏதாவது ஒரு chocolate

கையில வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா, எந்த time ல எந்த மாதிரி ஆகும்னு தெரியாது. அதே மாதிரிதான் low ரொம்ப low ஆகி ஒரு bus ல இருந்து இறங்கப்போற time ல, கிறுகிறுன்னு வந்து bus ல இருந்து விழுந்து bus அ எடுத்துட்டாங்க. அதனால, அதனால ரொம்ப கஷ்டம் சும்மா low ஆ

அதோடதான் எங்க அம்மா எந்த work க்குமே போகாம வீட்டிலேயே இருந்தாங்க.

எங்க அம்மா வந்து actual ஆ என்னன்னா, அந்த ஊரு இப்ப பக்கத்து ஊர்ல எல்லாம் கொண்டு போய் saree, blouse அதெல்லாம் sale பண்றததான் பார்ப்பாங்க எடுத்துட்டு போவாங்க

போயிட்டு இறங்கும்போது, இந்த மாதிரி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு, அதோட எந்த, எங்கேயுமே வெளியில போறதுக்கு stop பண்ணிட்டாங்க வீட்டிலேயே வச்சு, முடிஞ்ச அளவு work பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டுலதான் work பண்ணுவாங்க உம் கஷ்டம், ரொம்ப கஷ்டம்தானேக்கா ஆமா அதனாலதான் low ஆ இருக்கக் கூடாது, அப்படின்னு சொல்றது. கொஞ்சம் அதிகமா இருந்துட்டாலும் நம்ம குறைச்சரலாம்ப்பா. ஆஹ் high வந்துட்டா கூட, இப்ப சமாளிச்சிடலாம். low ஆயிடுச்சுன்னாதான் பிரச்சினை

அதனால நீ வந்து first எப்படி increase பண்ணணுமோ, increase பண்ணிட்டு அடுத்த வேலையைப் பார்த்துக்கலாம் நம்ம. உடம்புக்கு, உடம்பு கொஞ்சம் சரியாயிரும். ஆஹ் normal லா இருந்துட்டாங்கன்னா, கொஞ்சம் ஒண்ணும் தெரியாது normal க்கு கீழே இறங்கும் போதுதான், இதாகுது. பிரச்சனையே வருது.

அப்புறம், என்ன பண்ணிட்டிருக்க free ஆ இருக்கியா இல்லை, ஏதாவது work பண்ணிட்டிருக்கியா? நான் இப்போ work க்கெல்லாம் போகலக்கா, சும்மாதான் இருக்கேன் அஹ் எப்படி சொல்றது class படிச்சுட்டிருப்பேன், படிச்சிட்டிருக்கும்போது, பண்றதுக்கா என்னக்கா பண்றீங்~ உட்கார்ந்து இருக்கேன் mobile பார்த்துட்டு, உட்கார்ந்து இருக்கேன்ப்பா, அப்புறம் என்ன பண்ண சொல்ற

இங்க current டும் இருக்கமாட்டேங்குது பாதி நேரம் current போயிடுது.

ஆமாமா, இப்ப அது வேற ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு current போயிடுற பிரச்சனை. ஆமாக்கா க~ மழையில நனைஞ்சுதான், சளி பிடிக்கும்ன்னு பார்த்தா, current போய் வேர்த்து, சளி பிடிக்குதுக்கா

அது, அதைவிட மோசமா இருக்கு

சளி பிடிக்குது, இப்ப climate change ஆகறதுனால, அந்த மாதிரியான உடம்பு இப்ப வந்து, என்ன சொல்றாங்கன்னா, எங்க area பக்கம்லாம் வந்து fever வந்து ரொம்ப கிறங்கிடுறாங்க ஆளே motion போயிட்டே இருக்குது, அடிக்கு ஒருக்க

இந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு symptoms ல, ஒரு fever வருது, அப்படின்னு சொல்லி, சொல்றாங்க. நம்மளே ஒருத்தருக்கு, ஒருத்தருக்கு வந்தா அப்படியே area ல எல்லாருக்குமே வந்துருதுப்பா

அதுவேற எப்படி வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. திடீர்ன்னு இப்ப முதல் நாள் எங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு நாள் நல்லா இருப்பான் அவன் அப்படியே சரியாகி வருவான்ல, அப்ப அடுத்த நாள் நான் படுத்துருவேன். என் பொண்ணுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா, அப்படி என் பையனுக்கு ஒட்டிக்கும்